சி மற்றும் C ல் ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ் குறித்த ஸ்போக்கன் tutorialக்கு நல்வரவு
இந்த tutorialலில் நாம் கற்கப்போவது ரிலேஷனல் operatorகளான லெஸ் than உதாரணமாக
ஆ ல்ட் ப் கிரீட்டர் than உதாரணமாக
ஆ ஜிடி ப் லெஸ் தன் ஒர் எக்குவல் to உதாரணமாக
ஆ lt ப் கிரீட்டர் தன் ஒர் எக்குவல் to உதாரணமாக
ஆ gt ப் எக்குவல் to உதாரணமாக
ஆ ப் நோட் எக்குவல் to உதாரணமாக
a160 ப் இந்த tutorialஐ பதிவுசெய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு 1110 இயங்குதளம் Ubuntuல் ஜிசிசி மற்றும் g கம்பைலர் வெர்ஷன் 461 ஒரு அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம்
ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ்
இயல்எண் மற்றும் தசம புள்ளி எண்களை ஒப்பிட பயன்படுகிறது
ரிலேஷனல் operatorகளை பயன்படுத்தி expressionகள்
பால்சே எனில் 0 ஐயும் ட்ரூ எனில் 1 ஐயும் திருப்புகிறது
இப்போது ஒரு சி programன் உதவியுடன் ரிலேஷனல் operatorகளை விளக்குகிறேன்
ஏற்கனவே programஐ எழுதிவைத்துள்ளேன்
எனவே எடிட்டர் ஐ திறந்து codeஐ விளக்குகிறேன்
முதலில் variableகள் ஆ மற்றும் bஐ டிக்ளேர் செய்க
இந்த பிரின்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட்
பயனரை ஆ மற்றும் ப் மதிப்புகளை உள்ளிட சொல்லி கேட்கிறது
இந்த ஸ்கான்ஃப் ஸ்டேட்மெண்ட்
ஆ மற்றும் ப் variableகளுக்கான உள்ளீட்டை வாங்குகிறது
இப்போது கிரீட்டர் தன் ஆப்பரேட்டர் உள்ளது
இந்த ஆப்பரேட்டர் அதன் புறங்களில் உள்ள இரு operandகளை ஒப்பிடுகிறது
bஐ விட பெரியது எனில் இது பால்சே ஐ திருப்புகிறது
மேலுள்ள கண்டிஷன் உண்மையெனில் இந்த பிரின்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட் இயக்கப்படுகிறது
மேலுள்ள கண்டிஷன் பொய் எனில் இது தவிர்க்கப்படுகிறது
பின் இயக்கம் அடுத்த statementக்கு தாவுகிறது
இப்போது லெஸ் தன் ஆப்பரேட்டர் உள்ளது
இதுவும் operandகளை ஒப்பிடுகிறது
bஐ விட சிறியது எனில் இது ட்ரூ ஐ திருப்புகிறது
மேலுள்ள கண்டிஷன் உண்மையெனில் இந்த பிரின்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட் இயக்கப்படுகிறது
இல்லையானால் தவிர்க்கப்படுகிறது
இதுவரை கோடு ஐ இயக்குவோம்
முதலில் பின்வருவதை கமெண்ட் செய்வோம்
ஐ இடவும் Saveல் சொடுக்கவும்
relationalசி என பைல் ஐ சேமித்துள்ளேன் Ctrl Alt மற்றும் ட் விசைகளை ஒன்றாக அழுத்தில் டெர்மினல் விண்டோ ஐ திறக்கவும் கம்பைல் செய்ய இதை டெர்மினல் லில் எழுதுக ஜிசிசி relationalசி o ரெல் Enter ஐ அழுத்துக
இயக்க எழுதுக rel Enter ஐ அழுத்துக
ஆ க்கு 8 ஐயும் ப் க்கு 3 ஐயும் தருகிறேன்
காணும் வெளியீடு 8 இஸ் கிரீட்டர் தன் 3
ஆ மற்றும் bக்கு வெவ்வேறு மதிப்புகளுடன் கோடு ஐ இயக்க முயற்சிக்கவும்
codeக்கு வருவோம்
கமெண்ட் ஐ இங்கிருந்து நீக்கி
இங்கே இடுவோம்
இப்போது இருப்பது லெஸ் தன் ஒர் எக்குவல் டோ ஆப்பரேட்டர்
இந்த ஆப்பரேட்டர் அதன் புறங்களில் உள்ள இரு operandகளை ஒப்பிடுகிறது
ப் ஐ விட குறைவாகவோ சமமாகவோ இருந்தால் இது ட்ரூ ஐ திருப்புகிறது
மேலுள்ள கண்டிஷன் உண்மையெனில் இந்த பிரின்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட் இயக்கப்படுகிறது
மேலுள்ள கண்டிஷன் பொய் எனில் இது தவிர்க்கப்படுகிறது
பின் இயக்கம் அடுத்த statementக்குத் தாவுகிறது
அடுத்தது கிரீட்டர் தன் ஒர் எக்குவல் டோ ஆப்பரேட்டர்
இது ஆ மற்றும் ப் ஐ ஒப்பிட்டு ஆ
ப் ஐ விட பெரியதாகவோ சமமாகவோ இருந்தால் ட்ரூ ஐ திருப்புகிறது
கண்டிஷன் உண்மையெனில் இந்த பிரின்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட் இயக்கப்படும்
இப்போது இதுவரை கோடு ஐ இயக்கலாம்
சேவ் ல் சொடுக்கவும்
terminalக்கு வருவோம்
முன்புபோல கம்பைல் செய்து இயக்குவோம்
ஆ க்கு 8 ஐயும் ப் க்கு 3ஐயும் தருகிறேன்
வெளியீடு காட்டப்படுகிறது 8 இஸ் கிரீட்டர் தன் ஒர் எக்குவல் டோ 3 இப்போது மீதி codeக்கு வருவோம்
மல்ட்டிலைன் commentகளை இங்கிருந்தும் இங்கிருந்தும் நீக்குக
இப்போது இருப்பது எக்குவல் டோ ஆப்பரேட்டர்
இது இரு சமக்குறி மூலம் குறிக்கப்படுகிறது
இந்த ஆப்பரேட்டர் இரு operandகளும் ஒன்றுக்கொன்று சமம் எனில் ட்ரூ ஐ திருப்புகிறது
ஆ bக்கு சமமாகும் போது இந்த பிரின்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட் இயங்குகிறது இல்லையெனில் இயக்கம் அடுத்த statementக்குத் தாவுகிறது
அதேபோல நோட் எக்குவல் டோ ஆப்பரேட்டர்
இந்த ஆப்பரேட்டர் இரு operandகளும் ஒன்றுக்கொன்று சமமில்லை எனில் ட்ரூ ஐ திருப்புகிறது
ஆ bக்கு சமமில்லாத போது இந்த பிரின்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட் இயங்கும் இந்த programன் முடிவுக்கு வருவோம்
ரிட்டர்ன் 0 Saveல் சொடுக்குவோம்
terminalக்கு வருவோம்
முன்புபோல கம்பைல் செய்து இயக்குவோம்
ஆ க்கு 8 ஐயும் ப் க்கு 3ஐயும் தருவோம்
வெளியீடு திரையில் காட்டப்படுகிறது 8 இஸ் நோட் எக்குவல் டோ 3 எனவே ரிலேஷனல் operatorகள் வேலைசெய்வதைப் பார்ப்போம்
இந்த கோடு ஐ வெவ்வேறு உள்ளீடுகளுடன் இயக்க முயற்சிக்கவும்
இப்போது இதுபோன்ற புரோகிராம் ஐ C ல் எழுதுவது மிக சுலபம்
சின்டாக்ஸ் ல் சில வித்தியாசங்கள் உள்ளன
ஏற்கனவே Cல் கோடு ஐ எழுதிவைத்துள்ளேன்
இதுதான் C ல் ரிலேஷனல் operatorsக்கான கோடு
ஹெடர் வித்தியாசமானது என்பதை கவனிக்க
இங்கே யூசிங் ஸ்டேட்மெண்ட் உம் உள்ளது
Cல் வெளியீட்டு ஸ்டேட்மெண்ட் கவுட்
Cல் உள்ளீட்டு ஸ்டேட்மெண்ட் சின்
இந்த வித்தியாசங்களைத் தவிர இரு codeகளும் ஒத்தவையே
saveல் சொடுக்கவும்
எக்ஸ்டென்ஷன் cpp உடன் பைல் சேமிக்கப்படுகிறதா என உறுதிசெய்யவும் என் பைல் ஐ relationalசிபிபி என சேமித்துள்ளேன் codeஐ கம்பைல் செய்வோம்
டெர்மினல் ஐ திறந்து எழுதுக g relationalசிபிபி o ரெல்1 இயக்க எழுதுக ரெல்1 Enter ஐ அழுத்துக
ஆ க்கு 8ஐயும் ப் க்கு 3ஐயும் தருகிறேன்
வெளியீடு காட்டப்படுகிறது சி codeல் கிடைத்தது போலவே வெளியீடு உள்ளதைக் காண்கிறோம்
இப்போது நாம் சந்திக்கக்கூடிய ஒரு பிழையைக் காணலாம்
programக்கு வருவோம் இங்கே இரு சமக்குறிக்கு பதில் ஒரு சமக்குறி இடுகிறோம் எனில்
Saveல் சொடுக்கவும் terminalக்கு வருவோம்
முன்புபோல கம்பைல் செய்து இயக்குவோம்
இங்கே இது 3 இஸ் எக்குவல் டோ 3 என காட்டுவதைக் காணலாம்
programக்கு வருவோம் ஏனெனில் இங்கே இருப்பது ஒரு அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்
எனவே ப் ன் மதிப்பு aக்கு அசைன் செய்யப்படுகிறது
இப்போது இந்த பிழையை சரிசெய்வோம்
ஒரு சமக்குறியை இடுவோம் சேவ் ல் சொடுக்கவும் terminalக்கு வருவோம் முன்புபோல கம்பைல் செய்து இயக்குவோம்
இப்போது வெளியீடு சரியானது
சுருங்கசொல்ல
இந்த tutorialலில் நாம் கற்றது ரிலேஷனல் operatorகளான லெஸ் than உதாரணமாக
ஆ ப் லெஸ் தன் ஒர் எக்குவல் to உதாரணமாக
altb கிரீட்டர் தன் ஒர் எக்குவல் to உதாரணமாக
agtb எக்குவல் to உதாரணமாக
ab நோட் எக்குவல் to உதாரணமாக
ab பயிற்சியாக இந்த புரோகிராம் ஐ எழுதுக
மூன்று மாணவர்களின் மதிப்பெண்களை உள்ளீடாக பெறுக
யாருடையது அதிகம் என பார்க்க மதிப்பெண்களை ஒப்பிடுக
இரண்டு அல்லது மேற்பட்டவர்கள் சம மதிப்பெண்களைப் பெற்றிருக்கிறார்களா என சோதிக்கவும் இந்த தொடுப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது httpspokentutorialorgWhat is a Spoken Tutorial இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் அறிய மின்னஞ்சல் எழுதவும்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
நன்றி